அவங்க வந்து பின்னாடி ஒரு பில்டிங் ஒன்னு இருக்குது.

அங்க நிறைய செடிகள் ஊனி வச்சிருக்காங்க.

இங்க நெறைய புக்குகள் இருக்குது.

அந்த பில்டிங் முன்னாடி நறைய இடங் கடக்குது.

அங்க நெறைய பேரு ஒக்காந்து யோகாசனம் பண்ணிட்டு இருக்காங்க.

மஞ்ச கலர்ல சோபா செட்டு ஒன்னு அங்க வெச்சிருக்காங்க.

கருப்பு கலர் சட்டெ போட்ட ஒரு சின்ன பைய இருக்கான்.

வய்லட் கலர் டவுசர் போட்டு ஒரு பைய மேல நிக்கிறா.

கம்பியால செஞ்ச ஒரு விளையாட்டு பொருளும் அங்க இருக்குது.

மஞ்ச கலர்ல செவ்வந்தியும் வச்சிருக்காங்க.

ஒரு ட்ரம் ஒன்னு அங்க வெச்சிருக்காங்க.

இத பாக்க ஒரு காடு போல தெரியுது.

பெரிய பெரிய பில்டிங் இங்க நறைய இருக்குது.

பில்டிங்கு உள்ள ரெண்டு தென்னெ மரம் நிக்குது.

நெறைய பேரு படியில எறங்கி நடந்து கொண்டு வந்துருக்காங்க.

இந்த அம்பரத்துக்கு ஒயிட் கலர் பெயிண்ட் குடுத்திருகாங்க.

அங்க ரெண்டு கருப்பு கலர் சேர் இருக்குது.

சின்ன சின்ன பிள்ளைகள் நறைய இருக்காங்க.

இந்த கடையில ஒரு டேபிளு ஒன்னு இருக்குது.

அதுக்கு மேல கூட்டு எல்லா வளம்பி வெச்சிருக்காங்க.

மஞ்ச கலர் ட்டியூபு அங்க நறைய இருக்குது.

அங்க நெறைய டேபிள் போட்ருக்காங்க.

அந்த பில்டிங் சிமெண்ட் கட்டையால் கட்டியிருக்காங்க.

ஒரு ரோலிங் சாரு ஒன்னு இருக்குது.